இந்த பிக்சர்ல ஒரு ஹால் இருக்கு.

அந்த டேபிள் மேல நீல கலர் துணி விரிச்சி இருக்காங்க.

அந்த ஏ_டி_எம் ல பேங்க் ஆஃப் பரோடான்னு எழுதி இருக்கு.

பிக்சர்ல ரெண்டு மூணு பில்டிங்ஸ் இருக்கு.

இந்த பிக்சர்ல நெறைய வீடுங்க இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு பாரஸ்ட் ஆபீஸ் இருக்குது.

அத சுத்தி பச்ச கலர் கம்பி வேலி போட்டு இருக்காங்க.

அந்த டேபிளில ஜோஸ்டல்னு எழுதி இருக்கு.

அந்த ரூம டெக்கரேட் பண்ணி வெச்சி இருக்காங்க.

அந்த ரூமு லெஃப்ட் சைடுல ஒரு டி_வி இருக்கு.

அந்த வீட்டுக்கு முன்னாடி ஆஷ் கலர் காரு ஒன்னு இருக்கு.

அந்த மலையில நெறையா வீடுங்க இருக்குது.

இந்த பிச்சர்ல ஒரு ஹோட்டல் இருக்குது.

இந்த பிக்சர்ல ஒரு பில்டிங் இருக்கு.

அந்த பில்டிங்ல நாலு பேரு இருக்காங்க.

அதுல ஒன்னுல யூனியன் பேங்க்னு எழுதி இருக்கு.

அது பக்கத்துல உதயம் உணவகம்னு எழுதியிருக்கு.

இந்த பிட்சர்ல பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கு.